அ பேன்சி ஸ்டோர்ல வந்து நிறைய செயினு கம்மல் வளையல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லா வச்சிருக்காங்க.

ஆரஞ்சு கலர் பூ வச்சு கட்டி ஒரு மாலை இருக்குது.

இது ஃப்ரூட்ஸ் மட்டு ஸ்னாக்ஸ் இருக்கிற கட.

ஆ பேமெண்ட் பண்றவங்க வந்து கெஷ் கொண்டு வராட்டாலு மொபைல் பேமெண்ட் பண்றதுக்காண்டி ஸ்கேனரு வச்சிருக்காங்க.

அவங்க ரெண்டு பேருமே கேப் வச்சுட்டு தான் ஒர்க் பண்றாங்க.

அங்க சிஸ்டம் வைக்கறாகண்டி சுவிட்ச்போர்டு பிளக் பாயிண்ட் இருக்கு.

பின்னால வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது.

இது ஒரு பெரிய பில்டிங்கு .

பில்டிங்ல வந்து கீழ வந்து ஒரு செட் மாதிரி போட்டுருக்காங்க சீட்ல செய்தது.

பில் போடறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க.

அ ஒரு குட்டி யான வந்து டீசல் போடுறதுக்காண்டி வந்து நிக்குது.

பிரெண்ட்ல வந்து இங்க விசிட் பண்ணி பாக்க வந்தவங்க வந்து பைக் எல்லாமே விட்டுட்டு போயிருக்காங்க.

உள்ள ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இருக்குது.

டைநோசரஸ் ஓட கொம்புல இருந்து தண்ணி பவுண்டைன் மாதிரி மேல வருது.

அ இங்கே வந்து தங்க நகை கடன் எல்லாமே வாங்கிக்கலா.

அது வந்து உள்ள போகணும்னு சொல்லிக்கிட்டு ஆஆரோ போட்டு வச்சிருக்காங்க.

அந்த ஃபேன்ஸி கடைக்கு முன்னால ஒருத்தர் பைக்ல வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொன்ன வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க.

அண்ணனைகுள்ள பெட்ரோல் டீசல் விலை என்னஎன்கிறத அந்த போர்டுல வந்து மென்ஷன் ஆயிட்டே இருக்கும்.